அது பக்கத்துல நறைய சின்ன சின்ன பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கு.

மேல மேகங்கள் சூழ்ந்திருக்கு மலைக்கு மேல.

அந்த பில்டிங் வெளிய ஒருத்தர் நடந்து உள்ள போயிட்டுருக்காங்க.

ஒரு கடெக்குள்ள ஒருத்தரு சேர்ல உட்கார்ந்து இருக்காரு.

இவர் வந்து பிரவுன் கலர்ல கோட் போட்டு இருக்காரு வெள்ளை கலர்ல பேன்ட் போட்டு இருக்காரு.

சறுக்கி வர்றதுல வந்து ஒன்னு ஆரஞ்சு கலர்ல இருக்கு ஒன்னு நீல கலர்ல இருக்கு.

முன்னாடி ஒரு பைக் நிக்குது.

அங்க ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க ஃபேஸ்க்கு மாஸ்க்கு போட்டு இருக்காங்க.

கொளத்துல சுத்தி வந்து நெறைய செடி எல்லா இருக்கு.

அவங்க எக்ஸ்சைஸ் பண்றதுக்கான பொருள் நிறைய போட்டு இருக்காங்க அதெல்லாம் சோப்பு கலர்ல பெயிண்ட் அடிச்சு இருக்காங்க செவுத்துல எல்லாம் ஒரு பில்லருக்கு ஒரு ஃபேன் இருக்கு பின்னாடி நிறைய லைட் எல்லாம் வச்சிருக்காங்க.

அதுல எஸ்_ஓ_எல் த்ரீ ஃபைவ் ஹன்ட்ரேட்னு எழுதிருக்கு.

அதுக்கு மேலவந்து ஒரு கண்ணாடி கூண்டு மாதிரி இருக்கு. அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள நறைய சின்ன சின்ன பாட்டிலு எல்லா இருக்கு.

ஃபுல்லாவே இதுலருக்கு ஷெட் போட்டு வச்சிருக்காங்க.